அது movie நல்ல இருக்கும்.

உருது எல்லாம் use பன்னுவாங்க இவுங்க. குருவி எல்லாம் ஒரு படமா.

அப்பயாவது பரவில்ல இபோ என்னடான doctor, master மாதிரி சப்ப படத்தள்ள hit பன்றாங்க.

ஆ நகைசுவை scene கொஞ்ச வச்சாங்களே அதுல வந்து சிரிப்பு வர மாதிரி இருந்ததா. அய்யோயோ அழுற மாறி இருந்தது என்னால முடியல எப்பட நிருத்துவங்கனு.

ஆமா .

சும்மா பாக்குறதுக்கு இருக்குறாங்கள்ள நம்மள மாறி ஆளுங்க. ஆஹ் OTP ல . என்ன பன்றது. இல்ல எதா hollywood bollywood இதுல எதாவது serious பாத்துட்டு இருந்துருரங்க.

ம். நா எனக்கு கொஞ்ச work இருக்கு. Okay okay .

பின்ன இவளோ நாள நம்ம படத்தனடா நல்ல இல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அதுக்காக.

நம்புவோம் நம்புவோம் . ஆ okay.

ம்.